ஒரு கார் கரேஜ் வொர்க் ஷாப் இதுல வந்து நெறைய கார்ஸ் நிப்பாட்டிவிட்றுக்காங்க.

மவுஸ் கீபோர்ட் எல்லாந் தெரியுது இந்த பக்கம் ஒரு பிரிண்டர் தெரியுது இதுல ஒரு கம்ப்யூட்டர் மானிட்டர் இருக்கு.

ஒரு கன்ஸ்டிரக்ஷன் ஒர்க் நடந்திட்டுருக்கு இந்த பில்டிங்ல .

அப்புறம் ச் ஸ்டீல் சேர்ல உட்காந்து இருக்காங்க சைடு ஒரு ராக் மாரி போட்ருக்காங்க பிரவுன் கலர் கீழ ப்ளோர் வந்து ரெட்கலர் இந்த பக்கம் சாமி பிச்சர் வச்சிருக்காங்க.

கார் ஒர்க் ஷாப் இதுல ஒரு ஆளு கார் கிளீன் பண்ணிட்ருக்காரு.

இந்த பக்கம் இன்னொரு கார் பொலிரோ நிக்குது அது பக்கத்துலெ ஒரு ஸ்டூல் இருக்கு வேற ரெண்டு பேரு இந்த காரை வந்து பாத்து நிக்குறாங்க.

ரெண்டு ஒரு டிரான்ஸ்ஃபாம் இருக்கு ஒரு போஸ்ட்டிருக்கு இந்த பிச்சர்ல .

அஅ மூணு பயனுங்க இருக்கானுங்க அப்புறம் வெளியே ரெண்டு லேடிஸ் இருக்காங்க.

அதுல இருக்ககு சீட் இந்த பக்கம் வெளிய போற்றுகு சிட்டிங் ஏரியா இருக்கு.

அதுக்கு மேல ரெட் கலர் அண்ட் வைட் கலர்ல துணி போட்டு கவர் பண்ணி இருக்காங்க.